அதுல ஒரு ஆன்ட்டி சாமியோட கால தொட்டுட்டிருக்காங்க.

அவரோட பேஸ் பிளர் ஆயி இருக்கு.

இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் .

இங்க ஒரு கார் நிக்கிது.

இங்க ஒரு மோட்டார் வச்சிருக்காங்க.

இங்க நாலு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க.

இந்த பிளேஸ் அரவேணுல இருக்கு.

இங்க நெறைய ஐஸ்கிரீம் இருக்கு.

இங்க நெறைய ஃப்ளேவர்ஸ் வெச்சிருக்காங்க எல்லாமே கண்ணாடி பெட்டில இருக்கு.

நெறைய லைட் செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க.

இது ஒரு வேல செய்யற எடம்.

அந்த கேட் ஒயிட் கோல்டு மெரூன் கலர்ல இருக்கு.

இங் கலர் ஃபிளார் இருக்கு.

சென்டர்ல ஒரு ரோட் போகுது.

வேன் பக்கத்துல ஒரு கார் பார்க் பண்ணிருக்காங்க.